சைடுல ரெண்டு எல்லோ கலர்ல லைட் மாரி தெரியுது.

அந்தப் பையன் வந்து அந்தப் பக்கம் பார்த்து பின் பின்பக்கமா தெரிறான். அந்த பையன் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு இருக்கான். அவன பின்னாடி இருந்து ஒருத்தன் போட்டோ எடுக்குற மாதிரி நிக்குதான்.

நடுவுல ரெண்டு ட்ரெயினுக்கு நடுவுல ஒரு ப்ளூ கலர் கம்பி மாதிரி தெரிது.

உள்ள வந்து வைட் கலர்ல தெரியுது அதுல வந்து ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க.

இத பாக்குறதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாரி தெரியுது. இதுல பியுலாமே ஆஷ் கலர்ல சீட் போட்டு கவர் பண்ணி இருக்காங்க. அதுல இருக்க ராக்கு அந்த ஷீட்ல போட்ருக்க கம்பி எல்லாமே ப்ளூ கலர் இருக்குது.

அவங்க ரெண்டு பேரும் மைக் வச்சிருக்காங்க முன்னாடி ரெண்டு மூணு தேங்காய் இருக்குது கிறிஸ்மஸ்ரீ த்ரீ மாதிரி வச்சிருக்காங்க.

ஒரு பக்கம் ஒரு சேர் மாறி ஒன்னு இருக்குது அதுல துணி எல்லாம் இருக்குது.

அப்புறம் வந்து ஃபெவிகால் கம் இருக்குது.

சைடுல எல்லா ஒரு பில்டிங் இருக்குது அது ப்ளூ கலர்ல இருக்குது.

முன்ன ஒரு டேபிள் ஒயிட் கலர்ல போட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி டேபிள் ரெண்டுன்னா போட்டு இருக்கு.

கீழ வந்து ரெட் கலர்ல டோர் மாதிரி தெரியுது. நெறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது.

மேல டாப் வந்து ஒயிட் அண்ட் பிரவுன் கலர்ல இருக்குது அதுல நெறைய லைட் சின்ன சின்னதா போட்ருக்காங்க.

இதுக்கு ஒரு கிருஷ்ண கணம் மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து இது ஒயிட் கலர்ல இருக்குது.